லேடக் ஐ பயன்படுத்தி எளிய ஆவணம் தயாரிப்பது குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு மேக் ஓஎஸ் எக்ஸ் ஆபரேடிங் சிஸ்டத்தில் இதை செய்து காட்டுகிறேன்
லீனக்ஸ் மற்றும் விண்டோஸ் ஒஸ் களுக்கும் இதே போன்ற முறைகள் உண்டு
முதலில் உரை திருத்தியால் ஒரு மூல பைலை உருவாக்க வேண்டும்
என் விருப்பமான திருத்தி இமேக்ஸ்
இந்த பைலை ஹெலோtex என்று பெயரிட்டு இருக்கிறேன்
இந்த பைலின் நீட்சி டெக்
இதை டி இ எக்ஸ் என்று எழுதினாலும் டெக் என்றே உச்சரிக்க வேண்டும்
லேடக் க்கு இதுவே முன்னிருப்பாகும்
முதலில் லேடக் க்கு நாம் எந்த ஆவண கிளாஸ் இல் ஆர்வம் காட்டுகிறோம் என்று சொல்ல வேண்டும்
முதலில் நான் ஆர்டிகில் கிளாஸ் ஐ பின்வருமாறு பயன்படுத்துகிறேன்

சேமிப்போம்
இது போல இன்னும் நிறைய கிளாஸ்கள் உள்ளன
வேறு டுடோரியல்களில் அவற்றை காண்போம்
எழுத்துருவின் அளவாக நான் 12 புள்ளிகளை பயன்படுத்துகிறேன்
லேடக் இல் இன்னும் சிறிய 11 அல்லது 10 பாய்ன்ட்கள் கூட பழக்கம்
ஆவணத்தை ஆரம்பிக்கிறேன்
உரையை ஹலோ வோர்ல்ட்
என எழுதுகிறேன்
ஆவணத்தை முடிக்கலாம்
சேமிக்கிறேன் பிகின் என்ட் கட்டளைகள்
இவற்றுக்கு நடுவில் உள்ளது மட்டுமே ஆவணத்தின் கடைசி வெளியீட்டில் இருக்கும்
இதுவே மூல பைல்
இதை ஹெலோtex என்று பெயரிடுகிறேன்
இதை பிடிஎஃப் லேடக் என்ற கட்டளையால் தொகுக்கிறேன்
இங்கே வந்து பிடிஎஃப் லேடக் ஹெலோ
டெக்ஸ் என்ற கட்டளையை பார்க்கலாம்
டெக் என்ற நீட்சி இல்லாமலும் பிடிஎஃப் லேடக் ஹெலோ என தொகுக்கலாம்

அப்படி செய்தால் முன்னிருப்பு நீட்சியான டெக் என்பது சேர்க்கப்படும்
லேடக் மூல பைலில் இருந்து பிடிஎஃப் லேடக் என்ற கட்டளையை பயன்படுத்தி ஒரு பிடிஎஃப் பைலை தொகுத்தோம்
கட்டளையை நிறைவேற்றும் போது லேடக் சில பயனுள்ள தகவல்களையும் கொடுக்கிறது
இந்த அறிவிப்புகள் அனைத்தும் ஹெலோலாக் என்ற பைலில் சேமிக்கப்படும்
அதை இங்கே காணலாம்
இது வரை உருவாக்கிய பைல்களில் ஹெலோ என்று வருவதை கவனிக்கலாம்
பைல் ஹெலோபிடிஎஃப் ஐ திறக்கலாம்
என் மேக் கணினியில் இதை செய்ய ஸ்கிம் ஹெலோபிடிஎஃப் என்று கட்டளை கொடுக்கிறேன்
ஸ்கிம் என்பது மேக் ஓஎஸ் எக்ஸ் க்கான இலவச பிடிஎஃப் ரீடர் ஆகும்
கட்டளை கிடைத்ததும் ஸ்கிம் ஹெலோபிடிஎஃப் ஐ திறக்கிறது
எதிர் பார்த்தது போல ஒரே ஒரு வரிதான் இருக்கிறது
இதை ஜூம் செய்து அணுகி பார்க்கலாம்
ஸ்கிம் காட்டுவது பிடிஎஃப் பைலின் மிக சமீபத்திய பதிப்பு
உதாரணமாக அதை மாற்றிப் பார்க்கலாம்
நான் இன்னொரு ஹெலோ வேர்ல்ட் ஐ இங்கு சேர்க்கிறேன்
அதை சேமித்து தொகுக்கிறேன்
இதற்கு அனுமதி கொடுக்கிறேன்
இது புதுப்பிக்கப்பட்டு விட்டது
இதை அழித்து சேமித்து தொகுக்கிறேன்
இப்போது இது பழைய அசல் பைல் ஆகிவிட்டது
எப்போதுமே சேமித்த பின்பே தொகுக்கிறேன் என்பதை கவனியுங்கள்
எப்போதுமே சேமித்து பின் தொகுக்க வேண்டும்
சேமிக்காவிட்டால் தொகுத்ததில் கடைசி சேமிப்புக்கு பின் செய்த மாற்றங்கள் இருக்காது
இந்த மூன்று விண்டோகளையும் டுடோரியல் ஐ உருவாக்க அமைத்து இருக்கிறேன்
ஆவணங்களை தயாரிக்க இப்படி அமைக்க வேண்டும் என்றில்லை
மேலும் பிடித்த திருத்தியையும் பிடிஎஃப் ரீடரையும் பயன்படுத்தலாம்
லேடக் ஐ பயன்படுத்த மூன்று நிலைகளை தாண்டி போக வேண்டும மூல பைலை உருவாக்குவது தொகுப்பது பிடிஎஃப் பைலாக காண்பது
மூல பைலை இப்படி மாற்றி இந்த மூன்று நிலைகளை பழக்கப்படுத்திக்கொள்ள வேண்டுகிறேன்
உரையில் இன்னும் சில வரிகளை பிகின் மற்றும் என்ட் டாக்குமென்ட் கட்டளைகளுக்கு நடுவில் சேர்க்க நீங்கள் நினைக்கலாம்
ஹெலோlog பைலையும் பாருங்கள்
டுடோரியல் ஐ ஒரு முன் வைப்புடன் தொடரலாம்
முதலில் இதை அழிக்கிறேன்
லேடக் இன் லாபங்களுடன் ஆரம்பிக்கலாம்
டைப் செட் செய்வதற்கு லேடக் மிகச்சிறந்த மென்பொருள்
லேடக் தயார் செய்யும் ஆவணங்களின் தரம் மிகச்சிறந்தது
லேடக் இலவச திறந்த மூலத்துடன் கிடைக்கிறது
அது விண்டோஸ் மற்றும் எல்லா லீனக்ஸ் மேக் போன்ற யுனிக்ஸ் சிஸ்டம்களுக்கும் கிடைக்கிறது
லேடக் இல் பிரமாதமான அம்சங்கள் உள்ளன
சமன்பாடுகள் அத்தியாயங்கள் செக்ஷன்கள் படங்கள் அட்டவணைகளுக்கு தானியங்கியாக எண் இடும்
நிறைய கணக்கு சமன்பாடுகள் உள்ள ஆவணங்களையும் சுலபமாக உருவாக்கலாம்
உசாத்துணை பட்டியல்களையும் போகிற போக்கில் மாற்றக்கூடிய ஒழுங்கில் உருவாக்கலாம்
லேடக் ஆவணத்தை ஒழுங்கு செய்வதை கவனித்துக்கொள்கிறது
அதனால் எழுத வேண்டியது என்ன எண்ணங்களை சீராக அமைத்தல் போன்ற இன்னும் முக்கிய செயல்கள் மீது நாம் கவனம் செலுத்தலாம்
லேடக் குறித்து இன்னும் டுடோரியல்கள் moudgalyaஆர்க் இல் உள்ளன தொகுப்பது என்றால் என்ன கடிதம் எழுதுவது அறிக்கை எழுதுவது கணக்கு வகைப்படுத்தல் சமன்பாடுகள் அட்டவணைகள் மற்றும் படங்கள் உசாத்துணை உருவாக்கம் உசாத்துணையின் கதை ஆகியன உள்ளன
நல்ல புரிதலுக்கு இந்த வரிசையில் டுடோரியல்களை கற்கவும்
டுடோரியல்களை உருவாக்க பயன்படுத்திய மூல பைல்கள் இந்த வலைத்தளத்தில் உள்ளன
இன்னுமொரு டுடோரியல்லேடக் ஐ விண்டோஸ் ஓஎஸ் இல் நிறுவுவது குறித்து சேர்க்க திட்டமுள்ளது
இன்னும் பல டுடோரியல்கள் உதாரணமாக ஸ்லைட் காட்டுவதற்கு பீமர் குறித்து சில நாட்களில் வரும்
லேடக் ஐ பயன்படுத்தித்தான் இந்த முன் வைப்பு பீமரில் உருவாக்கப்பட்டுள்ளது
சில குறிப்புகள் எவ்வளவு டுடோரியல்கள் முடியுமோ அத்தனையும் பாருங்கள்
கூடவே பயிற்சி செய்து பாருங்கள்
முதலில் ஒரு வேலை செய்யும் லேடக் பைலுடன் ஆரம்பியுங்கள்
ஒரு முறைக்கு ஒரு மாறுதல் மட்டும் செய்து பாருங்கள்
சேமித்து தொகுத்து செய்தது வேலை செய்கிறது என்று உறுதிபடுத்திக்கொண்டு அடுத்த மாறுதலை செய்யுங்கள்
மூல கோப்பை தொகுக்கும் முன் சேமிக்க வேண்டுமென்பது நினைவிருக்கட்டும்
லேடக் குறித்து நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் இரண்டை பரிந்துரைக்கிறோம்
முதலில் லேடக் ஐ உருவாக்கியவர் எழுதியது
லெஸ்லி லாம்போர்ட்
இது குறைந்த விலைக்கு இந்திய பதிப்பாகவும் கிடைக்கிறது
அதிகம் பயின்று மேல் பாடங்கள் கற்க புத்தகம் லேடக் கம்பானியன்
முதல் சொன்ன புத்தகமும் வலைத்தேடலும் பெரும்பாலான தேவைகளுக்கு போதும்
இருப்பினும் எல்லா லேடக் குறித்த விஷயங்களும் இந்த வலைத்தளத்தில் கிடைக்கும் ctanஆர்க்
ஸ்போகன் டுடோரியல் க்கு ஆதரவு இந்திய அரசின் மார்ட் துவக்கிய ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது
இந்த திட்டத்துக்கு யுஆர்எல் sakshatacஇன்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
ஒருங்கிணைப்பாளர் சிடீப் ஐட் Bombay cdeepiitbacஇன்
ஸ்போகன் டுடோரியல் வெகுஜன பயன்பாட்டுக்கு செல்ல fosseஇன் வழியாக ஒருங்கிணைக்கப்படும்
ஃபோசீ என்பது ஃப்ரீ அன்ட் ஓபன் சோர்ஸ் ஸாப்ட்வேர் இன் சைன்ஸ் அன்ட் எஞ்சினீரிங் எஜுகேஷன்
தேசிய கல்வித்திட்டமும் இதற்கு ஆதரவு கொடுக்கிறது
இந்த தொடுப்புக்களை மேலும் பல ஸ்போகன் டுடோரியல்கள் மற்றும் அவற்றின் மொழி பெயர்ப்புக்கள் ஆகியவற்றுக்கு கவனித்திருங்கள்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
மூல பாடம் சிடீப் ஐட் பாம்பே இலிருந்து கண்ணன் மௌட்கல்யா
மொழியாக்கம் கடலூர் திவா